tickets available ஆ இருக்குதா இல்லையானு மட்டும் check பண்ணிடுறேன் ஆஹ் okay ma'am check பண்ணி பாத்து~ ஹம் okay ma'am five minutes line ல wait பண்ணுங்க ma'am

அது கொஞ்சம் earlier ஆவே fill ஆயிடுச்சு எல்லா~ எல்லா seat உமே fill ஆயிடுச்சு அது வந்து என்னன்னா அமெரிக்காவுக்கு போறதுக்கு நிறைய பேர் வந்து அமெரிக்கா போணும்னா two months க்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து ticket book பண்றதுக்கு start பண்ணிடுவாங்க so அந்த மாதிரி எல்லாருமே start பண்ணி book பண்ணி book பண்ணி இந்த மாதிரி ஒரு one week முன்னாடியே அமெரிக்காவுக்கான அந்த flight அந்த time குள்ள flight tickets வந்து எல்லாமே fill ஆயிடுச்சு so இன்னும் நீங்க போகணும்னா கொஞ்சம் late ஆவோ அப்படி இல்லன்னா அன்னைக்கு night ஒரு flight இருக்கு ma'am eight thirty அந்த flight ல தான் ma'am போக முடியும் அந்த flight ல வந்து tickets லாம் நிறையா available ஆ உங்களுக்கு seat லாம் available ஆ இருக்கு

அப்படி இல்லனா வந்து இப்ப வந்து நீங்க வந்து வேற country போயிட்டு தான் ma'am போக முடியும் ஆஹ் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நிறைய வாட்டி இங்க நடந்துட்டு தான் இருக்கு ஆனா வந்து என்ன பண்றது ma'am நறைய passengers வந்து இந்த மாதிரி call பண்ணி ticket book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

ஒரு one week முன்னாடி two weeks க்கு முன்னாடிலாம் tickets வந்து available ஆ இருக்காது so அந்த time வந்து உங்களுக்கு வந்து நீங்க difficulties லாம் face பண்றதுக்கு நீங்க வந்து கொஞ்சம் earlier ஆவே ticket book பண்ணலாம் ma'am இன்னும் நீங்க வந்து இந்த மாதிரி ஊருக்கு வந்தீங்கனா ticket book பண்றது கொஞ்சம் earlier ஆவே book பண்ணுங்க ma'am இப்ப வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி நீங்க வந்து வேற airport க்கு போயி போக முடியும் அப்படி இல்லன்னா நீங்க வந்து ரொம்ப urgent ஆ போகணும்னா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

கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி போகணும்னா உங்களுக்கு அதுவே ஒரு travel so நீங்க வந்து அப்படிப் போகும்போது உங்களுக்கு தான் இன்னும் time waste ஆகும் இங்க வந்து திருவ~ திருவனந்தபுரம்ல வந்து காலையில ஒரு flight வந்து வேற ஒரு country க்கு நீங்க ஏறுனீங்கன்னா நீங்க வந்து அடுத்தது அங்க அந்த country க்கு போயிட்டு அமெரிக்கா போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப easy ஆ இருக்கும். அப்ப உங்களுக்கு time waste ஆகாது உங்களுக்கும் நீங்க இருக்க வேண்டிய time க்கு நீங்க வந்து அமெரிக்காலே இருக்கலாம் ma'am so இப்ப வந்து உங்களோட option ma'am எந்த மாதிரியான இது நீங்க choose பண்றிங்க ma'am okay இப்ப night வந்து flight இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த flight ல

இப்ப night ஒரு flight இருக்குன்னு சொன்னீங்கல்ல ma'am

அந்த flight லயே கிளம்பலாம்ன்னு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

ஆஹ் okay ma'am இப்ப வந்து உங்களுக்கு night க்கு உள்ள flight நாங்க book பண்னலாமா? ஆமாம் ma'am அதே flight அதே time க்கே book பண்ணிடுங்க ma'am okay ma'am இப்போ one minute wait பண்ணுங்க ma'am அஹ் நீங்க வந்து straight ஆ வந்து book பண்றீங்களா இல்ல இப்ப உடனே online லயே book பண்ணலாமா ma'am

okay ma'am உங்களோட aadhar card number plus அதுக்கப்புறமா உங்களோட phone number ரெண்டையும் இப்ப குடுத்தீங்கன்னா நாங்க வந்து ticket book பண்ணிடுவோம் ma'am confirm பண்ணி okay ma'am okay நான் வந்து அஹ் send பண்ணி விடுறேன் okay okay okay ma'am அஹ் payment method எப்படி ma'am நீங்க straight ஆ வந்து pay பண்றிங்களா இல்ல online தானா ma'am online ல பண்ணும் போதே online method ம் அப்படியே பண்ணி~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 அஹ் front side ம் ஒத்துக்காது some time வந்து mu~ middle ம் some time நிறைய பேருக்கு ஒத்துக்காது உங்களுக்கு எப்படி ma'am எந்த மாதிரியான place ல வந்து உங்களுக்கு ticket book பண்றது

ஆஹ் middle ஆ middle side தானா ma'am ஆமாம் ma'am okay ma'am okay அப்ப வந்து உங்களுக்கு middle side நாங்க வந்து ticket book பண்ணி தருவோம் ma'am ஆஹ் okay ma'am okay ma'am உங்களுக்கு வேற எதாவது doubt இருந்தாலும் நீங்க வந்து இங்க phone பண்ணி any time கேட்டுக்கலாம் ma'am உங்களுக்கு flight details எதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் any time எங்களோட airline office அ நீங்க வந்து contact பண்ணலாம் ma'am உங்களுக்கு இது இது மாதிரியான ஒரு difficulties இனி face பண்ணாம இருக்கறதுக்கு நீங்க வந்து அஹ் some time நீங்க வந்து ஊருக்கு வந்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் earlier ஆவே எங்களோட airline அ contact பண்ணி நீங்க வந்து ticket book பண்ணிக்கோங்க ma'am ஆஹ் okay ma'am okay ma'am thank you so much okay thank you hello hello hello வணக்கம் sir இது சகாதேவன் style உங்களுக்கு என்ன sir வேணும்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

sir நாலாம் தேதி order பண்ணியிருந்தாதான் எப்படியுமே delivery ஆகியிருக்குமே sir ஏன் sir உங்களுக்கு மட்டும் இன்னும் வராம இருக்கு packing எல்லாம் correct ஆதான் பார்த்துட்டு இருந்தேன் அது வந்துட்டு sir அதான் வரலை எனக்கு பதிமூனாம் தேதி marriage பாத்துக்கோங்க

website ல போய்ட்டேன் ஆனா order பண்ண முடியலங்க

order எல்லாம் correct ஆ வந்துச்சு அது delivery வந்துச்சுன்னா delivery வாங்கலை sir delivery வாங்கலையா sir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

அப்படியா sir sir எப்படியும் உங்க delivery வந்துருக்குமே sir ஏனா நீங்க நாலாம் தேதிங்கிறீங்க இன்னைக்கு தேதி எத்தனை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 இல்லை sir நான் வீட்டுலையும் எல்லாத்தையும் கேட்டேன் யாரும் வாங்கலைன்னு சொன்னாங்க பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் கே~ கேட்டாச்சு எங்கையும் order போகாதுன்னுட்டாங்க உங்க website ல ஒரு delivery குடுத்த ஆள்கிட்ட check பண்ணிக்குங்க அப்படியா sir sir அப்படி நான் இப்போம் வேணும்னா ஆஹ் உங்க sir sir என்னென்னலாம் order பண்ணீங்க அதுல light அ சொல்லுங்களே sir கேக்குதா

ஆஹ் sir என்னென்னலா order பண்ணீங்க அதுல light அ சொல்லுங்களே c thirty six black colour coat order பண்ணிருந்தேன் sir

white shirt order பண்ணியிருந்தேன் Lsize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 PPtwenty six black~black colour okay sir okay sir sir கொஞ்சம் order number மட்டும் சொல்லலாமா sir நான் வந்து, என்ன ஏதுன்னு கொஞ்சம் check பண்ணி பார்த்துக்கிறேன் ஆஹ் okay sir கொஞ்ச நேரம் wait பண்ணுங்க நான் பாத்து

ஆஹ் hello sir hello ஆஹ் hello sir சொல்லுங்க sir

ஆஹ் சொல்லுங்க sir சொல்லுங்க sir

SA

HS

நாற்பத்தி மூணு ரெண்டு a புரியல sir இன்னொரு தடவை சொல்லுங்க என்ன sir

ரெண்டு a seventy three seventy three

forty four three sir~sir இன்னொரு தடவை சொல்லுங்க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 SAHS நாற்பத்தி மூணு இன்~ ரெண்டு a நாற்பத்தி மூணு ரெண்டு a sir கேக்குதுதா hello

நானூத்தி நாப்பத்தி மூணு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

அதுக்கப்புறம் allen solly white shirt size L ல, ஒண்ணு order பண்ணியிருந்தீங்க. அதுக்கு amount வந்து, ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதுக்கப்புறம் allen solly ல PPtwenty six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

sir sir ஒரு நிமிஷம் sir நான் வந்து இதுல அதுக்கப்புறம் உங்களுக்கு delivery ஏன் ஆகல நம்ம அதை மட்டும் light ஆ பார்த்து சொல்றேன் sir okay sir okay ஆஹ் hello sir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

sir sir இல்ல sir correct ஆ சொல்ற எங்களுக்கு புரியுது sir ஆனா இப்ப ஆனா எங்களுக்கு இன்னும் வந்து அவங்க delivery பண்றது எங்களுக்கு இன்னும் update ஆகலை sir அவங்க இன்னும் உங்களுக்கு call எதுவும் பண்ணாங்களா sir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

வந்திருந்தா உங்ககிட்ட சொல்லிருப்பேன் sir call ஒண்ணும் வரலையே sir sir இல்லை sir ஒருவேளை அவங்க பண்ணியிருக்கலாம் sir ஒரு light அ போயி, அதை மட்டும் check பண்ணி மட்டும் பாருங்களேன் ஆஹ் wait பண்ணுங்க sir நான் பாத்துட்டு சொல்றேன் என்ன என்ன sir

ஆஹ் sir சொல்லுங்க sir

வரலையா sir sir ஏதாவது number வந்திருக்குமே sir எப்படியுமே ஏன்னா அவங்க வந்து உங்க delivery இது வந்து பண்ணாம அவங்க வந்து பண்ணுன்னு போட்டிருக்க மாட்டாங்க sir நீங்க ஒருவேளை call எடுக்காம இருந்திருக்கலாம். அவங்க ஒருவேளை உங்களுக்கு call வந்த உடனே ஒரே ஒரு missed call அப்படியா sir அப்படியா sir three three ring தான் அடிச்சிருக்காங்களோ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

sir sir புரியுது sir புரியுது sir sir அந்த number மட்டும் வந்து சொல்லுங்களேன் sir நான் அந்த number அ மட்டும் சொல்லுங்க நான் அவங்களுக்கே call பண்ணி உடனே கேட்டுட்டுதான் இருந்தாலும் உங்களுக்கு நான் பேசறேன் sir இந்த number மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆஹ் சொல்லுறேன் sir note பண்ணிக்கோங்க ஆஹ் சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க sir

அறுபத்தி நாலு

எண்பத்தி ரெண்டு

முப்பத்தி ஒன்னு

sir line லயே இருங்க நீங்க cut பண்ண வேண்டியதுதானே நான்~நான் வேற~வேற ஆள்கிட்ட சொல்லி உங்களுக்கு call பண்ணி

hello sir கேட்குதா

sir அவங்க வந்து, உங்களை delivery பண்ண வந்த ஆள் பேரு ஆஹ் வினோத் sir

அவங்க வந்து, அவங்க வந்து அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து, call attend பண்ணல அதனால எங்களால அவங்களுக்கு delivery பண்ண முடியலை அப்படிங்கறதுக்கு அவங்க வந்து, உங்களை நாங்க வந்து, delivery பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி அவங்க போட்டாங்க sir

நான் delivery அப்போ நான் delivery எப்போ sir வாங்குவேன் sir sir நீங்க புரியுது sir நீங்க delivery எப்படியும் வாங்கியிருக்க மாட்டீங்க நீங்க வந்து உங்க மேலே என்ன தப்பு சொல்லலை sir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

அதனால நாங்க வந்து, கண்டிப்பா அவங்க மேல வந்து, complaint வந்து நாங்க rise பண்ணுவோம் sir உங்களுக்கு வந்து திரும்ப வந்து order வந்து release பண்ணிருவோமா sir

இப்ப நீங்க order பண்ண அதே இது வேணுமா இல்லைன்னா வேற எதாவது வேற எதுவும் வேணுமா sir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

சரி sir sir நீங்க வந்து already இதுக்கு எல்லாத்துக்குமே நூத்தி அம்பது ரூபாய் pay பண்ணிருப்பீங்க அப்படிதான sir

delivery de~ de~ ஆமா sir delivery ல இருந்து pay பண்ணிப்பீங்க எல்லாம் ஆமா அப்ப மொத்தமா உங்களுக்கு வந்து, நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய் ஆயிருக்கு அப்படித்தானே sir

okay sir நான் வந்து இதை வந்து okay நாங்க வந்து இதை பார்த்துக்கிடுவோம் முதல்ல நாங்க வந்து திரும்ப வந்து நாங்க வந்து delivery பண்ணிறோம் ஒருவேளை sir நான் sir கேக்குதா

sir ஒருவேளை இப்ப நாங்க, order வந்து இன்னைக்கு நாங்க பண்ணிடுவோம் ஒருவேளை~ஒருவேளை அந்த delivery man வந்து திரும்ப உங்களுக்கு இன்னைக்கு ஒருவேளை வந்து order வந்து delivery பண்ண மாதிரி வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து உடனே call மட்டும் பண்ணிடலாமா sir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

thirteen sir உங்களுக்கு கிடைச்சிரும் sir அப்ப உங்களுக்கு சீக்கிரம் வேணும் sir எங்களுக்கு புரியுது sir okay sir நாங்க வந்து, ஆஹ் கண்டிப்பா நாங்க வந்து அனுப்பிடுவோம் sir sir உங்களுக்கு நான் வந்து, இன்னைக்கு அதாவது இன்னைக்கு எட்டாம் தேதி ஆகுதா sir அப்போ நான் உங்களுக்கு ஆஹ் ஆஹ் நானும், உங்களையும் எப்படியுமே நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள எப்படியோ நான் ஒரு நாளைக்கு மத்தியானம் மட்டும் ஒன்பதாம் தேதி evening அ evening குள்ள உங்க~ உங்களை அனுப்பிருவேன் sir

suppose ஒருவேளை உங்களுக்கு வந்து ஏன்னா இது வந்து உங்களை வந்து delivery man வந்து வேற ஆள்தான் வருவாங்க sir okay ஆ

suppose இதுல வந்து, என்னன்னா உங்களுக்கு அந்த product திரும்ப வந்துச்சுன்னா எங்களை நீங்க, return பண்ண மாரி, இருக்கும் sir அப்ப ஆனா நீங்க வந்து, எங்களுக்கு extra amount எப்படி pay பண்ற மாதிரி ஏதாவது வரும் sir ஆனா

okay sir ஏன்னா வந்து இது வந்து நாங்க வந்து திரும்ப அனுப்புறோம் okay யா sir